இதுக்கு மேல சிப்ஸ் எல்லா வந்து தொங்கவிட்டுருக்காங்க.

இந்த எம்டி கிரவுண்டுல நறைய பீப்பிள்ஸ் வந்து இருக்காங்க.

அதுக்கு பி பேக் சைடு ஒரு மௌண்டைன் அண்ட் வந்து ஒரு வயல்வெலிகலாம் அழகா தெரியுது.

மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் எல்லாருமே ஒயிட் கிளாத்ல வந்து ஆரி ஒர்க் நெறையா பிராக்டிஸ் பண்ணிட்டிருக்காங்க.

சூப்பர் பஸ்டர் அப்படிங்கற ஒரு நேம் தெரியு.

இது பக்கத்துல ஒரு ஷெட்டு ஒன்னு போட்டுருக்காங்க.

ஒரு எல்லோ டிரஸ் பொண்ணு வந்து ரோடு கிராஸ் பண்றாங்க.

கீழ வந்து ஒரு கிரீன் கலர் மேட் ஒன்னு போட்டுருக்காங்க.

அப்புறோ பாத்தா இங்க வந்து ஒரு ஓல்டோஸ்ஸோட பழைய ஏ_சி அவுட்டோர் யூனிட் வந்து ஒன்னு இருக்கு.

வீடு ஒன்னு கட்டிட்ருக்கறாங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கனா ஒரு.

இங்க ஒரு ப்ரவுன் கலர் பீல்டிங் ஒன்னு இருக்கு.

ஒரு போலீஸ் மேன் வந்து நடந்து போய்க்கிட்டு இருக்காரு.

இங்க ஒரு லாங்குல ஒரு கார் ஒன்னு இருக்.

இந்த சேர் மேல ஒரு ஒயிட் கலர் ஒயிட் கலர் கிளாத் ஒன்னு இருக்கு.

இந்த ஓட்டு வீட்டுக்கு முன்னாடி வ டூ வீலர் வந்து பார்க் பண்ணிருக்காங்.

இது கிரீஸ் பேக்கரிங்குறது ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணி.

அதுக்கு வெளிய வந்து ஒயிட் கலர்ல ஃபோர்ட் கம்பெனி கார்ஸ் வந்து வெளியே இருக்கு.

இது வந்து ஒரு கிரீன் கலர் டோர் வந்து கிளாஸ் ரூம் டோர் தெரியுது.

அவரு கைல டிஜிட்டல் பெண் வந்து வெச்சுருக்காரு.

ரெண்டு சின்ன பசங்க கம்பி மேல ஏறி நின்னுட்டுருக்கா.

குஞ்சு கருவாடு அப்படிங்கற நேம் எல்லா வந்து மென்ஷன் பண்ணி அத எழுதி தொங்க விட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி.

இந்த கேட் வந்து ப்ளூ கலர்ல வந்து இருக்கு.